துரிதமான விலை பொருட்களை விவசாயிகளுக்கு வழங்குகிறது உதாரணமாக plastic பைகள் கொண்டு குடில்கள் அமைத்து அதில் விவசாயம் செய்யும் முறை இவ்வகையான அறிவியல்

உலக அளவில் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கு விவசாயமும் விவசாயிகளும் பாடுபடுகின்றனர் பல அரேபிய நாடுகளைப் போல் எண்ணெய் வளம் இல்லாத இந்திய தேசத்தில் நமது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு விவசாயம் மட்டுமே ஊன்றுகோலாக உள்ளது. செயற்கை உரங்கள் மற்றும் செயற்கை பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தி விவசாயம் செய்து குறிப்பிட்ட இலக்கை அடையும் முறையை அறிவியல் முறை என்று நாம் சொல்லி வந்த போதிலும் இதற்கு எதிர்மறையான பாரம்பரிய விவசாயத்திற்கு வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது. நன்றி கலப்படம் இல்லாத விவசாயம் ஏன பெயரான இந்த விவசாயம் முறைகளில் விலங்குகோல் சந்தையில் எப்போதும் வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது. கிராமப்புறங்களில் தோட்டங்கள் வைத்திருப்பவர்களுக்கு கூட தமது வீட்டில் வீட்டுத்தோட்டம் அமைத்திருக்கிறது சிறந்த விவசாய முறையாகும் இதன் மூலமாக கலப்படமற்றது வெற்றி ரசாயனங்கள் பயன்படுத்தப்படாத காய்கறிகளே நாம் விடுவித்துக் கொள்ள முடியும். எது எப்படி இருந்தாலும் விவசாயம் ஒன்றே நமது இந்திய தேசத்தில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது எனவே விவசாயத்தையும் விவசாய நிலங்களை பாதுகாப்பதே நம் இந்திய தேச வளர்ச்சியில்

வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் வேளாண்மை இதிலிருந்து மாறுபட்டதாகும் தத்துவ ஞானி மற்றும் விவசாயி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியுள்ளார் இதில் எதுவும் செய்யாதே என்று விவரிக்கிறார். எதுவும் செய்யாதே என்றால் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இடுபொருட்கள் மற்றும் உபகரணங்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் இதற்கு

ஆகியவற்றுடன் மிக்க தொடர்புடையது. ஆனால் உயிராற்றல் வேளாண்மையிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த முறை ஒவ்வொரு சூழலிலும் ஒரு உயிரினம் சிக்கலாக இருந்து அந்த சூழ்நிலையை வடிவம் என்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. இவர் விவசாயத்தை உணவு மற்றும் ஆன்மீக அழகு அளவு முறை என இரு வேளாண்மையாக பார்க்கிறார். சாகுபடி மற்றும் மனித முழுமை தான் தன்னுடைய இறுதி இலக்கு எனவும் கூறுகிறார் இந்த முறையில் வெற்றியடைய உள்ளூர் நிலைமைகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்கிறார். மேலும் இயற்கை வழி விவசாயம் ஒரு மூடி அமைப்பு மனித உள்ளீடுகள் இல்லாமல் இயற்கையை ஒட்டி இருக்க வேண்டும் யோகாவின் கருத்துக்கள் நவீன வேளாண் தொழிற்சாலைகளுக்கு ஒரு சவாலாக இருந்தது. இயற்கை வழிக்கு உட்பாக வழக்கமான கரிம வேளாண்மை மாறுபடுவதாகவும் கரிம வேளாண்மை இயற்கையை பாதிப்பதாகவும் நினைக்கிறார். இவருடைய முறை நீர் மாசுபாடு தடுப்பு பல்லுயிர் பெருக்கம் மற்றும் மண் அரைத்தழிப்பு தடுப்பு ஆகிய நன்மைகளுடன் போதுமான உணவு கிடைக்கின்றன என அறிவித்துரைக்கிறார். ஐந்து கொள்கைகளில் முக்கியமானதாக கூறுகிறார். ஒன்று உழவு இல்லை இரண்டு உரம் இல்லை மூன்று பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் களைக்கொல்லிகள் நிலை நான்கு களை எடுத்தல் இல்லை ஐந்து சீரமைப்பு இல்லை இவர் குறிப்பிடும் பயிர்கள் தத்துவங்கள் கோட்பாடுகள் மற்றும் முறைகள் குறிப்பாக ஜப்பான் நாடு மற்றும் இடதுப்பாரா மண்டல மேற்கு நாடுகள் உள்ளூர் நிலைக்கு தொடர்புடையவையாக இருக்கின்றன. நமது பண்டைய கால வேளாண்மை இலக்கியங்களாலும் வரலாறுகளாலும் கல்வெட்டுகளாலும் அகழ்வாராய்ச்சிகளாலும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது என அறியப்படுகிறது இந்த விவசாயத்தினால் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு உணவு கொடுக்க முடியவில்லை. ரசாயன உரங்களினாலும் பூச்சி மருந்துகளினாலும் உணவு சங்கிலியில், நஞ்சுகளாக்கப்பட்டு அதிக அளவில் சேமிக்கப்படும் பல வகையான புற்றுநோய் காலநிலை மாறுபாடு மண்ணின் வளம் குன்றுதல் சில உயிரினங்கள் முற்றிலுமாக அழித்தல் ரசாயன குச்சி மருந்துகளுக்கு எதிர்ப்புத்தன்மை சிறுபான்மை பூச்சிகள் பெரும்பான்மை பூச்சிகளாக மாறுதல் சாகுபடி செலவுகள் அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளின் தற்கொலை பாதகங்கள் ஏற்பட்டுள்ளதால் அனைவரும் நவீன இயற்கையோடு ஒன்றிய விஞ்ஞான உத்திகளைக் கொண்டு நல்ல தரமான அதிகப்படியான மகசூல் எடுக்க வேண்டும். பொருளியல் அறிஞர் ஜெயஸ்ரீ குமரப்பா காந்தியடிகளின் நண்பர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மரபு வேளாண்மை இயற்கையோடு இணைத்து tractor வருகையின் ஆபத்து ரசாயன உரங்களின் தீமை போன்றவற்றைப் பற்றி துணிவுடன் பரப்பி வந்தார் புதுச்சேரி அருகில் உள்ள ஆரோவில் பல யுக்திகள் கையாளப்பட்டன. முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டியவை. ஒன்று செயற்கை உரம் இரண்டு செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூன்று செயற்கை வளர்ச்சி மூக்கிகள் நான்கு கொண்ட எச்சங்கள் ஐந்து மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் ஆறு மனித சாக்கடை கழிவுகள் கடைபிடிக்க வேண்டியவை. ஒன்று உயிர் உரங்கள் இரண்டு பசுந்தகள் உரம் மூன்று பசுந்தலை உரம் நான்கு மக்கிய இயற்கை உரம் ஐந்து பஞ்ச காவியம் தெளித்தல் ஆறு பயிர் சுழற்சி ஏழு உயிரியல் நிர்வாகம் எட்டு சொட்டு நீர் பாசனம் ரசாயன முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களின் தரம் குறைந்த புற தரம் குறைந்த புர~ புரதச்சத்து அதிகமாக இருக்கும் தன் தரம் குறைந்த புரதச் சத்துகளால் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. மாவுச்சத்து கொழுப்பு அமிலம் போன்ற சத்துக்களின் அளவு சமமாகவும் இருக்கலாம். மற்ற சத்துக்களான சுண்ணாம்பு உயிர் சத்துக்கள் நுண் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவை குறைவாக இருக்கும். இதனால் இரத்த நீரிழிவு நோய் போன்றே வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே ஆனால் இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட பொருட்களில் அதிகமாக அதிகமாக உற்பத்தி எதுவுமே இருக்காது என்பது நமக்கு தெரிந்த ஒரு கருத்து அதுமட்டுமின்றி கிராமப்புறங்களில் தோட்டங்கள் வைத்திருப்பவர்களுக்கு கூட தமது வீட்டில் வீட்டுத் தோட்டம் அமைத்திருப்பது சிறந்த விவசாய முறையாகும் இதன் மூலமாக கலப்படமற்ற வெற்றி ரசாயனங்கள் பயன்படுத்தப்படாத காய்கறிகளை நாம் விளைவித்துக் கொள்ள முடியும். எது எப்படி இருந்தாலும் விவசாயம் ஒன்றே நமது இந்திய நாட்டில் விவசாயம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அதுவும் இல்லாம இந்தியாவின் வளர்ச்சி முதுகெலும்பாக அது செயல்படுகிறது இந்த இந்த அறிவியல் காலகட்டமான இதில் விவசாயமும் தனது தங்கை~ பங்கிற்கு அறிவியல் பூர்வ விவசாயி வழியில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. அதிக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அற்றுப்போன இன்றைய நவ நாகரிக உலகில் கூட பல அறிவியல் கண்டுபிடிப்புகள், துரிதமான விளைபொருட்களை விவசாயிகளுக்கு வழங்குகிறது. உலக அளவில் இந்தியா பல நாடுகளில் விவசாயத்தில் திரும்பி பார்க்~ திரும்பி பார்க்க வைத்துள்ளது பல அறிவியல் மனிதர் கூட இந்தியாவை பார்த்துதான் சில பல விஷயங்களை கற்றுக் கொள்கின்றனர். செயற்கை உரங்கள் மற்றும் செயற்கை பூச்சி கொல்லிகள் பயன்படுத்தி

அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது entertainment அதாவது பொழுதுபோக்கு நம்ம எப்படி எப்படி எல்லாம் பொழுது போக்குவோம் இது வந்து ஒரு அருமையான தலைப்பு ஆஹ் ஒரு மனுஷன் பொழுது போக்குறது அப்படின்னா வேலையே இல்லாமல் சும்மா இருக்கிற நேரத்துல என்ன பண்றான் அப்படிங்கிறதுதான் பொழுதுபோக்கு ஒரு சிலர் TV பார்ப்பாங்க

ஒரு சிலர் போய் ஊர் சுத்துவாங்க ஒரு சிலர் வெளியில ground ல cricket அந்த மாதிரி விளையாடுவாங்க அந்த மாதிரி எப்படி வேணாலும் நமக்கு பிடிச்ச விஷயத்துல பொழுது போக்கலாம் இப்போ நான் பொழுதுபோக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா cell phone நோண்டுவேன் game விளையாடுவேன் இந்த மாதிரி எதாவது ஒன்னு பண்ணுவேன் இல்லைன்னா படுத்து தூங்குவேன் தூங்குறதுக்கு கூட ஒரு அருமையான பொழுதுபோக்கு அந்த மாதிரி நிறைய இது இருக்குது இதுல வந்து நமக்கு பொழுதுபோக்கு அதாவது entertainment நம்ம நினைச்சா கொஞ்சம் பயனுள்ளதா பண்ணலாம் அதாவது ஏதாவது ஒரு

மொழி கத்துக்குறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான book படிக்கலாம் உம் இல்லை நீங்க ஏதாவது computer நோண்டு~தெரிஞ்சுக்கணுமா அது சம்பந்தமான book படிக்கலாம் இல்லை வேற எதுக்கு எதுக்கு வேணாலும் book படிக்கலாம் இல்லை வீட்டுல TV ல எதாவது news பாக்கலாம் அது வந்து நம்ம நாட்டு நடப்பு உலக நடப்பு எல்லாமே தெரிஞ்சுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உம் இனிமே வந்து social media அதாவது நம்ம பேஸ் புக் இன்ஸ்டாகிராம் டுவிட்டர் அந்த மாதிரி இதிலேயுமே வந்து நம்ம அந்த மாதிரி இதிலேயுமே நம்ம பயனுள்ள நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நானே ஒரு உதாரணமா சொல்றேன் நான் வந்து TV அதிகமா பார்க்க மாட்டேன் ஆனாலும் நிறைய செய்திகள் வானிலை நாட்டு நடப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து ஆஹ் இன்ஸ்டாகிராம் பேஸ் புக் டுவிட்டர் இது மூணுலயும்தான் பார்ப்பேன் என்னனா நான் வந்து வீட்டுல free யா இருக்கும்போது அதை பாக்கும்போது எனக்கு news and channel~ எல்லாமே வந்துரும் இல்ல வேற ஏதாவது ஒரு சம்பவம் ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அது உடனுக்குடன் update வந்துரும் இல்ல வேற யாராவது காணாம போயிட்டாங்க அதை அதை கண்டுபிடிக்க சொல்லி அதாவது நம்மளுக்கு செய்தி வருது அப்படின்னாலும் அதுவும் நம்ம இதுல இப்ப சராசரியா பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் புக்ல ஒரு ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் நாலாயிரம் friends இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் அப்ப நீங்க ஒரு விஷயத்த போடும் போது அந்த நாலாயிரம் பேரும் பார்ப்பாங்க இன்னும் ஒரு இன்னும் நிறைய பேர் வந்து தன்னோட தொழிலுக்கு விளம்பரமே வந்து பேஸ் புக் வாட்ஸ் அப் இந்த மாதிரி இதை வச்சுத்தான் போடுறாங்க வாட்ஸ் அப்ல status போடுறாங்க பேஸ் புக்ல post போடுறாங்க இன்ஸ்டாலயும் post reels இந்த மாதிரி போடுறாங்க அதுவுமே வந்து நிறைய பேர்த்துக்கு போய் சேருது நிறைய பேர் கூப்பிடுறாங்க சொல்லப்போனா நானே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட தொழிலுக்கான விளம்பரம் அதுலதான் போடுறேன் இப்போ நம்ம பொழுதுபோக்கு வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விதத்துலதான் இருக்குது ஆஹ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என் நண்பர் அவரு வீட்டுல இப்ப அவரு வந்து கல்லூரியில படிச்சுட்டு இருக்குறாரு PG படிச்சுட்டிருக்குறாரு அவரு வந்து வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல அவரு படிப்புக்கு தேவையானது அவரு வந்து இப்ப ஒரு IT சார்ந்த படிப்பு படிச்சிட்டு இருக்காரு MSc Computer science படிச்சிருக்கிறாரு இப்ப அவரு வந்து வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல

இந்த மாதிரி வந்து நம்ம பொழுதுபோக்க பயனுள்ளதா பண்ணலாம் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் நிறைய பேர் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு வந்து படம் வரையிறது ரொம்ப பிடிக்கும் அதையுமே வந்து நம்ம ரொம்ப பயனுள்ளதா பண்ணலாம் இன்னைக்கு சொல்லப்போனால் எத்தனையோ விஷய~விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்க இருக்கிறாங்க அது வந்து நம்ம ரொம்ப அழகா வரைய கூடிய அந்த மாதிரி திறமையை எதிர்பார்க்கிற நிறைய நிறுவனங்கள் இருக்குது அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பண்ணி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை நமக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னா படம் வரையிறவங்க நம்ம வரைய வரைய நம்ம மூளையோட கூர்மைத்திறன் அதிகமாகும் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து தத்ரூபமா வரையிறாங்க அப்படின்னா வந்து அவங்க மேற்கொண்டு வரைய வரைய அவங்க திறமைதான் அதிகமாகும் நீங்க அதை வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா நீங்க அதை பொழுது போக்காக பண்ணலாம் தப்பு இல்லை அது வந்து மேற்கொண்டு உங்க திறமையத்தான் வளர்த்து விடும் அதனால கெட்டது எதுவும் இல்லை இப்போ நீங்க சாதாரணமா game விளையாடுறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே நல்ல ஒரு ஒரு scope இருக்குன்னுதான் சொல்லுவேன் நானு ஏன்னா என் friend ஒருத்தரு வந்து game developer ஆ இருக்காரு

நம்ம பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நம்ம எந்த விதமா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற இதுலதான் இருக்குது நம்ம நல்லதா பயன்படுத்தலாம் இல்லை அது வந்து பயனில்லாத waste ஆ போற மாதிரியும் பண்ணலாம்

பார்த்தீங்கன்னா அப்படின்னா முறையா பயன்படுத்துவாங்க சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அதுல வந்து அவங்க பொழுதுபோக்கா பாக்குறதுலையே வந்து நிறைய தகவல் தெரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு ஒரு group exam government group exam எழுதறதுக்கே வந்து நிறைய tips நம்ம இந்த மாதிரி இதுலதான் போடறாங்க பேஸ் புக் அஹ் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இதுல போடறாங்க நம்ம பொழுதுபோக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருந்தால் நமக்கு எந்த ஒரு விதத்துலயும் use ஆகும் இல்ல அப்படின்னா வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாத்தான் நிக்கும் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ஜாலியா ஊர சுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்தால் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க இருந்தாலும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நாளைக்கு future லஅவங்களுக்கு இந்த சூழ்நிலைக்கு நிறைய பழக்க வழக்கம் கிடைக்கும் பெரிய அளவு பழக்க வழக்கம் இல்ல வேற ஏதாவது தொடர்புகள் கிடைக்கும்

வேலைக்கு~ வேலைக்கு போவாங்க அதனால வந்து எந்த பயனும் இல்லை நம்ம பொழுதுபோக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுதான் இருக்கு விஷயமே

அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுவாக்குல சொன்னாரு நானும் எனக்கு இருக்கிற free time ல சும்மா சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கும் ஓரளவுக்கு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல இருந்து நான் என் friends களுக்கு நிறைய விஷயம் சொல்லி அவங்களும் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி இப்ப வந்து ஓரளவுக்கு ஒரு வேற ஒரு நல்ல ஒரு idea வும் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி நம்ம பொழுதுபோக்குல ஒரு மத்தவங்களுக்கு சொல்றோம் மத்தவங்களோட discuss பண்றோம் அப்படின்னா அதிலேயுமே வந்து நமக்கு ஒரு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சொல்லப் போனால் நேத்து சாய்ந்தரம் கூட என் friends கிட்ட பேசிட்டு இருந்தேன் என் business ல பொருள் marketing பண்ண முடியுமா பாருங்க நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சோம் இப்போ அவங்க marketing பண்றாங்க இல்லை என் கூட பண்ணாங்கன்னா இன்னைக்கு அவங்க வேலைக்கு போறவங்க ஒரு காலத்திலே ஒரு சூழ்நிலையிலே மு~ முதலாளியாகவும் ஆகலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது

useful ஆ இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய use இருக்கும் இல்லை அப்படின்னா அதனால எந்த use உம் இல்லை சும்மா நம்ம அப்படியே ஒரு concentration இல்லாம பண்ற வேலை எல்லாமே வந்து இதாத்தான் இருக்கும் உங்களுக்கு

hello hello hellosir நாங்க air lines india ல இருந்து பேசுறோம் good morning sir உங்களுக்கு என தகவல் தேவைப்படுது

yeah okay sir நீங்க booking details சொல்றிங்களா நீங்க எங்க போறீங்க date என்னனு தெரிஞ்சிக்கலாமா booking date

sir may fifteen பாத்திங்கனா two flight available லா இருக்கு sir sir இப்போ பாத்தீங்கன்னா may fifteen ல வந்து morning nine fifteen க்கு ஒரு flight available ல இருக்கு sir அப்புறம் evening evening வந்து ஒரு flight available லா இருக்கு sir nine o six six o clock க்கு இல்ல sir may fifteen பாத்திங்கனா ரெண்டு flight தான் morning nine fifteen evening six o clock அதுவிட்டனா உங்களுக்கு flight வேற எதும்மில்ல sir மலேசியாவுக்கு yeah okay நானு எந்த timing book பண்ணட்டும் sir morning or evening yeah okay sir நான் morning nine fifteen book பன்றன் உங்க ஆதார் number நீங்க சொல்ல முடியுமா

double six ஆ sir yeah okay one two four one okay sir நீங்க என்ன விசயமா மலேசியா போறிங்கனு தெரிஞ்சிகிலாமா personal or workfour one yeah okay ங் sir உங்க visa details visaID எதாச்சும் name சொல்றிங்களா visa number

ஹான் yeah இருக்கோம் sir கேக்குதுங்களா yeah சொல்லுங்க sir நான் note பண்ணிக்கிறேன் one minute இருங்க அப்டே ஹான் yeah சொல்லுங்க sir

sir புரியல L ஆஹ் yeah okayL

two one yeah okay sir உங்க email address கொஞ்சம் சொல்ல முடியுமா two one yeah okay sir சொல்லுங்க sir

LMAsir புரியல MEMA

sir double four trible four two two yeah okay trible four at gmail dot com yeah okay sir உங்க whatsapp number சொல்ல முடியுமா நான் உங்களுக்கு req recepit send பண்றேன் yeah okay சொல்லுங்க sir sir nine five nine five

six three eight yeah okay three eight

three onesir மறுபடியும் சொல்ல முடியுமா? நான் கொஞ்சம் confirm பண்ணிக்கிறேன் repeat பண்றீங்களா? சொல்லுங்க, sir nine five double six three eight one six four one yeah okay sir நான் உங்களு~ உங்களுக்கு வேற எதுனா details தேவைப்படுதா sir யாவ் sir புரில sir புரில sir புரில sorry sir

sir எந்த மாதிரி issue னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? sir புரியல, voice ரொம்ப slow ஆ இருக்கு இந்த மாதிரி, எந்த issue வும் இருக்க வாய்ப்பு இல்லை, sir எங்க air lines india ல. Suppose அப்படி எதுவும் இருந்துருந்தாலும், நீங்க வந்து, உங்க friend கிட்ட, நீங்க contact பண்ணி, எங்க indian airlines india website ல போயி, அதை நாங்க customer க்குன்னு, இதுல இருக்கும் sircomplaint register பண்றதுக்கு, நீங்க call பண்ணி, அந்த complaint register பண்ணலாம். இல்லை, நீங்க email லும் send பண்ணி விடலாம் sirbut ஆனா, அது எந்த மாதிரி issue இருக்க வாய்ப்பு இல்லை. but அது எந்த அளவு real ன்னு, எங்களுக்கு தெரியலே sir sorry sorry எந்த ஒரு இதுவும் இருக்காது. issue லாம் நாங்க proper ஆ எல்லாம் பண்ணுவோம், sir எல்லாம். but நீங்க, இந்த மாதிரி issue நாங்க இப்பதான், first time கேள்விப்பற்றோம். சரி, okay நாங்க பார்க்கிறோம், sir உங்க friend எந்த date ல போனாருன்னு, நாங்க தெரிஞ்சுக்கலாமா yeah okay yeah okay அவரு எந்த, எங்க போனாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த place yeah okay paris போமா, இந்த மாதிரி issue நடந்திருக்கு. சரி, okay sir நான் enquiry பண்றேன். அந்த மாதிரி detailed நானு. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. but எதுனா climate change இருந்தா மட்டும்தான், அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பிருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா, timing lating அந்த மாதிரி எதுவும் இருக்காது sir நீங்க வந்து பாருங்க, நீங்க ஒரு time travel பண்ணுங்க. உங்களுக்கு தான் தெரியும் sir எந்த issue வும் இருக்காது sir இங்க வாங்க sir நீங்க வந்து travel பண்ணுங்க sir உங்களுக்கு நல்ல~. நீங்க ஒரு நல்ல அனுபவம் அஹ் yeah okay sir ticket book பண்ணியாச்சு. sir உங்களுக்கு நான் price details வந்து, நீங்க whatsapp number சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் receipt send பண்ணிடுறேன் sirsir price பார்த்தீங்கன்னா, seven thousand eight hundred and fifty-four rupees ஆகுது sir sir seven thousand eight hundred and fifty-four ஏழாயிரத்து எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஆகுது sirokay ங்க நான் உங்களுக்கு bill வந்து, receipt whatsapp number நீங்க சொன்னீங்கல, அதுக்கு நான் send பண்ணிவிடறேன், sir Yeah okay அப்படியே line லயே இருங்க sir நான் send பண்றேன். one minute wait பண்ணுங்க hello sir line ல இருக்கீங்களா sir உங்களுக்கு link நான் send பண்ணிட்டேன். வந்துடுச்சா, நீங்க கொஞ்சம் check பண்ணிக்கோங்க. sir நான் link check send பண்ணிட்டேன், sir உங்க number க்கு, whatsapp number க்கு. yeah okay ஆஹ் yeah ticket book பண்ணது, sir prize receipt எல்லாமே உங்களுக்கு இருக்கு sir உங்களுக்கு எல்லா detail ம் அந்த receipt ல இருக்கு. link ல இருக்கு siryeah okay yeah sir புரியல further அ details

ஆ, இப்போ கேட்குது sir voice slow வு yeah okay நீங்க okay ங்க sir நான் உங்களுக்குள்ள அதுவே number send பண்றேன். whatsapp link ல, எங்க airlines ஓட contact number customer care number sir நீங்க அதை contact பண்ணி, உங்களுக்கு என்ன doubt னாலும் நீங்க தெரிஞ்சிக்கோங்க sir okay ங்களா hellosir நாங்க உங்களுக்ளு link send பண்றேன், sir arelines India ஓட, link அ, அதுல, customer care number இருக்கும். நீங்க, அதுல பாத்துக்கலாம், sir

அஹ் yeah கேக்குது sir உங்களுக்கு வேற எதாவது doubt இருக்க sir அந்த மாதிரி, எந்த issue ம் இருக்காதுங்க sir நீங்க கவலையே பட வேணாம். நீங்க தாராளமா வரலாம் sir உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க வாங்க sir ஒரு time வந்து travel பண்ணுங்க. அப்ப தெரியும் sir airlines india நாங்க customer ல அப்படி பண்ண மாட்டோம் sir இங்க உங்க friend அ வந்து, நீங்க complaint register பண்ணுங்க பண்ண சொல்லுங்க, நாங்க check பண்றோம், sir

yeah okay sir நான், அதுக்கு, கண்டிப்பா, நான் பண்றேன் நான் நேத்து பண்றேன் sir நீங்க கண்டிப்பா வந்துட்டு travel பண்ணி பாருங்க sir okay ங்களா? உங்களுக்கு எந்த issue வும் இருக்காது sir date வந்து may fifteen, நீங்க சொன்னது, timing sirsir may fifteenth sir நீங்கதான் sir சொன்னீங்க. may fifteen timing வந்து morning nine o'clock nine fifteen sir sorry nine fifteen okay sir okay thank you sir okay thank you sir thank you sir calling okay okay hi bro என்ன இன்னைக்கு office வரவே இல்லை. நீங்க வராம ரொம்ப bore அடிச்சிருச்சி எங்க போனீங்க? ஓ அப்படியான என்ன function? என்ன meet பண்ணவே இல்லை. native ஆஹ் நா? native எந்த place?

okay கண்டிப்பா நான் ஒரு நசல் வாறன். ஆனா தங்க வந்த எல்லா செலவும் உங்களோடது okay வானா கண்டிப்பா வரேன் நா அப்பறம் உங்க ஊருல எண்ணலாம் special திருநெல்வேலினாலே கெத்துனு கேள்வி பட்டு இருக்கேன். வேற என்ன special இருக்குன்னா? ஆமா நா திருநெல்வேலி பத்தி நெறையாவே கேள்வி பட்டுருக்கான் bro ஏன் என்னோட இல்லையா தளபதி விஜய் கூட சொல்லுவாரு திருநெல்வேலி அந்த ல போட்டு பேசுறதுலே அவங்க பாசத்தை காட்டுவாங்க. அத பத்தி இன்னும் நெறைய கேள்வி பார்த்துருக்கேன் bro இன்னு எண்ணலாம் special இருக்கு bro கண்டிப்பா mam அந்த ஊருல கேள்வி பட்டாலே நா என்ன அருவா famous இன்னு கேள்வி பாத்துருக்கேன். அதுக்கு அப்பறம் அல்வா famous இன்னு கேள்வி பாத்துருக்கேன். இந்த அருவா அந்த இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க mam ஆமா mam ஆமா mam நெறையாவே அந்த கடைய பத்தி கேள்வி பட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன என்ன special இருக்கு அந்த நெல்லையப்பர் கோவில் கேள்வி பட்டு இருக்கேன். இன்னும் போனது இல்லை. அங்க என்ன எண்ணலாம் special இருக்கு. ஓ ஆஹ் சரி நா இந்த திருநெல்வேலிக்கு name வந்தது நீங்க சொன்ன கதைல தான் எனக்கு தெரியும். ஆனா அந்த நெல்லையப்பர் கோவில்ல நெறைய பேரு சொல்லிருக்காங்க. நம்ம எந்த side போறோம்னு தெரியாது. ஏன அங்குட்டு தூணு அதெல்லாம் நெறைய இருக்கும். பார்க்க நெறைய இருக்கும் கிறங்க. நம்ம என்ன side போறோம். இங்குட்டு வெளிய வரோம். நம்மளால guess பண்ணவே முடியாது. அங்க நீங்க போயிருக்கிங்களா madam okay bro okay bro அப்பறம் என்னோட friends எல்லாம் சொன்னாங்க நெல்லையப்பர் கோவில் festival நாளே ரொம்ப special இன்னு சொன்னாங்க அதுலாம் ரொம்ப special நான் கேட்டப்ப தெப்ப திருவிழா சொன்னாங்க எனக்கு அந்த திருவிழா பத்தி சரியா தெரியாது. அத பத்தி எனக்கு கொஞ்சம் சரியா தெரியாது. அத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க sir கொஞ்சம் சொல்லுங்க bro okay bro கண்டிப்பா நான் வரேன். வேற என்ன special product special ஆனா இடம் இருக்கு கேள்வி பாத்துருக்கேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வாரேன். ஆஹ் நீங்க சொன்னதை பார்த்த எனக்கே தங்க வரணும் ஆசையா இருக்கு. பேரு வந்து சொரிமுத்து அய்யனார் கோவில் கோவில்ல வந்து அங்க tent போட்டோ தாங்குவாங்க. அப்படி family கூட சமைச்சி சாப்பிட்டு tent ல இருக்குறது அதுவும் அழகா இருக்கும். அப்பறம் அந்த கோட்டாலம் தன உன்ன ஊரு பக்கம் தன இருக்கு. அத பத்தி கொஞ்சம் போல தெரியாது அப்பறமும் ஆசை பாத்துருக்கேன்.

அது வந்து கொஞ்சம் எல்லாருமே சொல்றாங்க அங்க boating அது race எல்லாம் வைப்பாங்க. அது உண்மையா bro கண்டிப்பா போலாம் mam குற்றாலம் ஐந்தருவினாலே எல்லாத்துக்குமே பிடிச்சது தான அதுவும் எல்லாத்துக்குமே பிடிச்சது தான் திருநெல்வேலி அது எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் தென்காசினாலே காசிநாதர் கோவில் இருக்கும்

okay bro நீங்க சொல்லும் போதே அந்த கோவிலுக்கு பூணும் போல இருக்குது இது மட்டும் இல்லாம இன்னு கேட்கணும் நினச்சேன். சங்கரன் கோவில்ல வந்து ஏதாவது ஒன்னு நாங்க அந்த இதுல தோஷம் இருந்த அங்க போன சரி ஆகும் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா bro okay bro okay bro உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு பரவ இல்லை. ஆனா bro உங்க ஊருல அந்த temple இந்த falls இது மட்டும் தான் இருக்குதா இல்ல இந்த forest இந்த சரணாலையும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு. okay bro so ஊருல இருக்க திருநெல்வேலி ல இருக்க திருநெல்வேலில நா கெத்து மட்டும் தான் நினச்சேன். இவ்வளோ இருக்கு கேள்வி பாடலை apparam bro நான் வந்து book ல படிச்சிருக்கேன். பறவைகளை சரணாலயம் கேள்வி பாத்துருக்கேன். எந்த ஊருல வந்து பறவைகளுக்காக தீபாவளி அன்னைக்கு பட்டாசுலாம் வெடிக்க மாட்டாங்களா அப்படியா bro okay bro okay bro உங்க ஊருல இன்னும் அந்த குற்றாலத்துல அது மட்டும் தன இருக்கு. இல்லா நம்ம வந்து education அது மூலியமா சீக்கிரமா படிக்கிறதுக்கு நீங்க இங்க தன இருக்கணுமா இல்ல வேற எங்கயாவது போணுமா bro கேள்வி பாத்துருக்கேன் bro நீங்க சொன்னதை வச்சி தான் நா திருநெல்வேலில இவ்வலி இருக்கு என்னயே தெரியுது u bro இந்த science சொன்னிங்களா அத பத்து கொஞ்சம் சொல்லுங்களே கண்டிப்பா bro கண்டிப்பா நா வரேன். அதுக்கு அப்பறம் உங்க இதுல இவ்வளோ தான் இருக்க இன்னுமா இன்னு நெறைய கேள்வி பாத்துருக்கேன். இன்னு இந்த ரெண்டு ரெட்டை பாலம் இதெல்லாம் கேள்வி பாத்துருக்கேன்.

okay bro நீங்க கேட்குறதுலே நீங்க சொல்றதுலே திருநெல்வேலி வரணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா திருநெல்வேலில இவ்வளோ இருக்குனு நீங்க சொல்றதுல நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. இன்னு வேற ஏதாவது இருக்குதா bro எனக்கு தெரிஞ்சிக்கணும் இன்னு ஆர்வமா இருக்கு bro

ஓ ஆமா ல நானும் திருநெல்வேலி பொண்ணுங்கள பத்தி நெறையாவே கேள்வி பாத்துருக்கேன். ஆஹ் நீங்க சொல்ல சொல்ல எனக்கே திருநெல்வேலி வரணும் ஆசையா இருக்குது. நா கண்டிப்பா உங்க ஊருக்கு வருவேன். ஆனா செலவு எல்லாம் உங்களோடது தான் okay வா அப்படிலாம் இல்லனா நீங்க இல்லாம என்ன அண்ணா jolly நீங்க இருந்தா தான் room ஏ நல்ல இருக்கும். நீங்க இல்லாம கொஞ்சம் பாரு தான okay நா நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல நீங்க family ஓட போயிட்டு பத்திரமா வாங்க. hi ma'am என் name மேகலா நான் வந்து வெள்ளகோவில் நான் பேசப்போற topic name வந்து education education னா நான் வந்து கல்வி நம்ம நம்ம கல்வி பத்தி நான் பேச சொல்றேன் இப்ப கல்வின்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கல்வின்னா என்ன ஒரு ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி கல்வினா அதுதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சொத்தே இப்ப அம்மா அப்பா நமக்கு சொத்து சேர்த்து வச்சுக்குறாங்களோ இல்லையோ ஆஹ் first சொத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட படிப்புதான் நமக்கு பெரிய சொத்து இப்ப கல்வி வந்து பார்த்தீங்கன்னா கம்பரே வந்து ஒரு பாட்டு படிக்கிறாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அது எதுக்கு சொல்லியிருக்காங்க கல்வி வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் ஆஹ் அத~ அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதுக்காகதான் வந்து அந்த பாட்டே வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க கல்வி பாத்தீங்கன்னா ஒரு படிப்புதாங்க ஒரு மனுஷனுக்கு